இதில் பெயர் பலகை ஆர்_வி_ஆர் ரெஸ்டாரன்ட் என்னும் பொருத்தப்பட்டுள்ளது.

இதில் நீலவாக்கான வொயிட் கலர் டேபிள் முன்புறமாக அமர்துள்ளது இதில் சாமி படமும் உள்ளது.

ஒரு சேரில் அமர்ந்து பொருட்களை விற்றுக் கொண்டிருக்கிறார்.

இது ஒரு கேரளா ஹோட்டல் ரெஸ்டாரன்ட் இதுல வந்து வெஜ் அண்ட் நான் வெஜ் ரெஸ்டாரன்ட்னு எழுதிருக்கு.

டேபிள் மேல கேக் வச்சிருக்காங்க கேக் வந்து ப்ளூ வித் ஒயிட் கலர்ல இருக்கு.

சாமி ஃபோட்டோல்லா வெச்சிருக்காங்க ஒயரல்லா தொங்கிட்ருக்கு வெயிட்டிங் ஹால்னு போட்டு வெயிட் ஒரு போர்டு இருக்கு அப்றோ வெளிய சோஃபா ஒன்னு இருக்கு கருப்பு கல --

ஒவ்வொரு இதுலயு முறுக்கு ஒரு ட்ரேல இருக்கு பட்டாணி ஒரு ட்ரேல இருக்கு.

பெரிய மளிகை கட இருக்கு மளிகை கடைல நெறைய பொருட்கள்லல்லா வச்சுருக்காங்க.

சூரியன் மறையிற நேரத்துல ரெண்டு பேரு ஃபோட்ல நின்னுட்ருக்காங்க.